அப்படியா நான் மாத்த கிடையாது

ஆஹ் smart card ல எல்லாம் ஒரு பேர் இருக்கும்ல அம்மா பேரு அவங்க அவங்களோட aadhar வச்சுதான் இணைக்கணும்னு நினைக்கிறேன்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

வீட்டுல போறேன்னு சொன்னாங்க

இன்னைக்கு போறேன்னு சொன்னாங்க இப்பதான் college முடிஞ்சுச்சு நானும் போய் பார்க்கணும் என்னென்னு சரி சரி கண்டிப்பா போய் மாத்து அது என்னான்னு பாரு அப்புறம் இவங்க வந்து current ல ஏதாவது problem பண்ணிவிட்டு போயிருவானுங்க ஆமா ஆமா கண்டிப்பா ஆஹ் போய் பார்க்கணும் என்னன்னு நேர்ல போய் பார்த்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும்அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் கொண்டு வந்திடுறானுங்க. ஆமா ஒரு நாள் current bill கட்டலைன்னாலும் current அ புடுங்கிருவாங்க அது மாதிரி எதாவது பண்ணி விட்டுற போறாங்க ஆமா ஆமா போய் பார்த்தாதான தெரியும் என்ன ஏதுன்னு ஆஹ் இப்ப நான் இன்னைக்கு காலையில newspaper ல பார்த்தேன் ஆஹ் வீட்டுக்கு மலை கிராமம் எல்லாம் இருக்கும்ல அங்க என்ன ஆயிருச்சுன்னாஒரு வீட்டுக்குள்ள கரடி புகுந்திருச்சாம்

ஆமாம் அதை வந்து இப்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் full ஆ குண்டு வச்சு போலீஸ்காரங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி எப்படி சொல்றது காடு காட்டுப்பகுதியில போயி நம்ம மக்கள் எல்லாம் வீடு கட்டிட்டு அங்கேயே வந்து இருக்குறாங்க அதனால என்ன பண்ணுது அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதும் இப்ப பக்கமா கூட நீ கேள்விப்பட்டிருப்ப குரங்கு குட்டி வந்து வீட்டுல குழந்தையை தூக்கிட்டு போச்சுல்ல கேட்கலை கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாங்க

ஆமா பின்ன எப்படி அவங்க அஹ் இப்ப மனுஷங்க வாழுற இடத்துக்குன்னு சொல்லிதான் city இருக்கு அங்க மனுஷங்க வாழ்ந்தா மிருகங்கள்லாம் எதுக்கு வருது அதே மிருகங்கள்ல வாழ்றதுக்குத்தான் காடை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 நம்மதான் அதோட இடத்தை ஆக்கிரமிக்கிறோம் பின்ன எப்படியும் பண்றோம் காட்டையும் அழிச்சிடுறோம் ஆனா அதுங்க எப்படி வாழும் அவங்களுக்கு என்ன அதுங்க என்ன பண்ணும் என்ன சொல்றது ஆமா கண்டிப்பா அதுங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துல அது இருக்கத்தான் செய்யும் அதோட இடத்தை மட்டும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம்ல அப்புறம் அது பண்ணாதா அது எங்க போகும் ரோட்ல எல்லாம் நடந்து ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு காடை அழிச்சு road ஆக்குனா அப்புறம் ரோட்லதான் வரும் வேற எங்க போகும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி எதுவுமே பேச முடியாது நம்ம பேசி வந்து waste அப்படித்தானே போயிட்டிருக்கு daily யுமே ஆமா ஆமா அதான் அதான் மனுஷன் அதுக்கு என்ன இதா

அது காட்டுல இருந்திட்டு போகுது ஏதோ பண்ணிட்டு போகுது அதை அப்படியே விட்டுறணும் காட்டை அழிச்சிட்டு அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டை அழிக்கிறது இந்த மாதிரி பண்ணா பின்ன வரத்தான் செய்யும் ஊருக்குள்ள வரத்தான் செய்யும் அதுக்கு என்ன இதா

ஆமா ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி இன்னொரு news ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா இருந்துச்சு கடலூர் மாவட்டம் இருக்குல்ல

அங்க வந்து சமையல் cylinder வீட்டுக்குள்ள cylinder வச்சிருப்பாங்களா இல்ல கீழே cylinder ல round ஆ இருக்கும் இல்ல அதுக்குள்ள இப்ப நல்ல பாம்பு இருந்துச்சாம் நல்ல பாம்பு வந்துச்சா உம் பாம்பு வந்து அதுல வந்து settle ஆகி இருக்கிற வரைக்கும் மனுஷங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலே வீட்டுக்குள்ள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

ஆஹ் மெத்தை வந்து பழைய மெத்தை வந்து அவங்க showroom ல கொண்டு சேர்ந்திருக்காங்க அதுக்குள்ள நிறைய வந்திருந்து குட்டி போட்டு அது நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எப்படி சொல்றது அது எதுக்கு எங்கங்க வைக்கணுமோ அதை அங்கங்க வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒண்ணா அள்ளிப் போட்டு மிருகங்களும் நம்மளும் ஒரே இடத்துல இருக்கற மாதிரி set பண்ணி வச்சுட்டோம் ஆமா ஆமா இல்ல நம்ம பண்றதுதான் நம்ம ஒழுங்கா இருந்தா ஏன் அது ஏன் நம்ம இடத்துக்கு வரப்போகுது அவங்க அவங்க இடத்தை நம்ம ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி அநியாயம் பண்றதுனாலதான் hello அப்துல்லாஹ் கேக்குதா ரொம்ப மெதுவா கேட்குது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

ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம சிரிக்கிறோம் cylinder குள்ள பாம்பு இருந்துச்சு அப்படீன்னு சொல்லிட்டு அது நிஜமா அதை வந்து பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு உம் இப்ப கூட recent ஆ துருக்கி, சிரியால வந்து நிலநடுக்கம் வந்து நிறைய பேர் செத்துப் போனாங்கல்ல

நடந்து மக்கள் சாகலாம் சாதாரணமா வாழ்ற வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்ல அது மாதிரி இப்ப இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அந்த கஷ்டம் எல்லாம் தெரியாத வரைக்கும்தான் வந்து இப்படி எல்லாம் இருப்பாங்க அது மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களும் வந்து அப்பதான் மக்களோட மக்களா வந்து அவங்க வந்து புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க இப்ப எப்படின்னா பணக்காரங்க எல்லாம் பணக்காரங்களாவே இருக்காங்க ஏழைங்க எல்லாம் ஏழைகளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா அதான் இப்போ ஒரு எப்படி சொல்றது ஒரு marriage பண்ணாலும் இப்போ பணக்காரங்க ஏழை அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் பார்க்கிறாங்க அப்படீன்னா என்ன பின்ன எப்படிங்க இந்த மாதிரி ஒரு link ஆனாதான ஆஹ் ஏழைகளும் ஒரு ஒரு level க்கு stage க்கு வர முடியும் அது கூட அது கூட அவசியம் இல்லை இப்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு வேலை கொடுக்குறாங்க செய்யறாங்க

அப்துல்லாஹ் நீங்க பேசறது என்னவோ ரொம்ப மெதுவா கேக்குது ஏன்னு தெரியல hello கேக்குதா

அதான் அதான் இப்ப ஒரு கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் காட்சி பண்றாங்க அதுக்கு கூட ஒரு தரம் பாக்குறாங்க so நீங்க ஏழை நான் பணக்காரன் ஜாதி பார்க்கிறாங்க அது பார்க்கிறாங்க என்ன சொல்றது இப்ப எல்லாமே பணம்தான் matter

கீழ இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரையும் அவங்களுக்கு கீழயே இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நினைச்சா பின்ன எப்படி அவங்க எல்லாம் முன்னேற முடியும் என்ன சொல்றது ஆமா கண்டிப்பா அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதை விட இவங்கள அவங்க ஏழையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே அவங்களை வந்து நமக்கு இந்த விஷயம் வந்து செய்யவராது, இந்த விஷயம் வந்து நடக்காது, இது எப்படியும் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டிருக்காங்க இப்போ தப்பித்தவறி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா இப்போ முதலாளியா இருக்கவங்க எல்லாம் அவங்கெல்லாம் என்ன என்ன தெரியுமா நினைப்பாங்க நம்மளுக்கு equal ஆ வந்துட்டானே இவன் எப்படி வரலாம் நம்மதானே மேல நம்மதானே பெரிய பணக்காரன் இவன் நம்மளது நம்ம~ நம்மகிட்ட வேலை பார்த்தவன் நம்மளுக்கு equal ஆ எப்படி வரலாம் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆணவம் ஒரு இது ஆஹ் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அவனை வந்து ஒரு அவன ஒரு நல்ல நிலைமையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேணாம் அவனுக்கு ஏத்த கூலி அவனுக்கு ஒரு நல்ல நிலை~ அவன் அவனோட இந்த வேலைக்கான கூலி தர வேண்டியது தானே, அவன் கேக்குறதை செய்ய வேண்டியது தானே அவன் உங்களுக்காக தானே வேலை பாக்குறான் இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருந்தா ஏன் இப்படி ஆகுது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இப்படி பொறாமைப்படறது அவன வந்து அழிக்க பாக்கறது இந்த மாதிரி நிறைய நடக்குது அவன் அவனோட முயற்சியில வந்தா கூட அது வந்து ஒரு இதா பாக்கறதில்லை நல்லதா பாக்கறதில்லை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 ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களோட எப்படி வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க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 சில பேர் வந்து ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நான்தான் செஞ்சேன் என்னாலதான் அவன் பெருசா வந்தான் எல்லாத்துக்கும் நான்தான் காரணம் சொல்லிட்டிருப்பாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த பாம்பு எல்லாம் cylinder குள்ள போச்சேன்னு சொல்லி ஆனா அதோட nature என்ன தெரியுமா நாமெல்லாம் இப்ப பாம்பை பாத்துட்டோம்னு வைங்களேன் first கத்தக்கூடாது ஒண்ணுமே பண்ணக்கூடாது நம்ம அமைதியா இருந்தோம்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் இப்ப நம்ம மேல கூட ஏறும் ஆனா நம்ம சும்மா மேலே ஏறுதுன்னு சொல்லி ஆ ஊ ன்னு கத்தணும்னு வைங்களேன் இல்லை உடம்பு அசைச்சோம்னு வைங்களேன் அது புஸ்ன்னு போட்டு போயிட்டேயிருக்கும் அம்மா அது வரும் அது பாட்டுக்கு போயிரும் ஆஹ் அதோட nature ஏ அதான் வந்தா அவங்க பாட்டுக்கு அமைதியா ஆடாம அசையாம அமைதியா இருந்தோம்னு வையுங்களேன் அது பாட்டுக்கு நம்ம மேல ஏறினாலும் அப்படியே சுத்தி அது பாட்டுக்கு எப்படி வந்துச்சோ அது பொந்துக்குள்ள போய் அப்படியே எங்க வந்து வந்துச்சோ அப்படியே போயிரும் அதை வந்து நம்ம என்ன பண்றது குச்சி எடுத்து அடிக்கிறது, கத்தறது, கையை கையை வச்சு சும்மா இருக்க முடியாது நம்ம மேலே ஏறினாலும் அது பாட்டுக்கு போயிரும் நம்மளை ஒண்ணும் செய்யாது அது பாம்போட nature

அதோட nature காமிச்சிரும் டக்குன்னு குத்திரும் அதான் நம்மளும் சும்மா இருக்குறது இல்லை அது வந்தா அதோட வழி பார்த்துட்டா அது பாட்டுக்கு அது வரும் அது வந்தாலும் அதை விட்டுறணும் நம்ம எதுவும் தொந்தரவு பண்ணக் கூடாது அது பாட்டுக்கு போயிரும் ஆமா ஆமா அது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அது அதுவா வந்து எதுவுமே பண்ணவே பண்ணாதாம் நம்மதான் வந்து அதை இது பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு ஏதோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதை வந்து கிளப்பி விடுறதே நம்மதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் அதோட இயற்கையான உதவியை பண்ணா அதான் அது பாட்டுக்கு வரும் போகும் ஆஹ் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு ஆமா ஆமா நம்ம disturb பண்ணாம இருந்தாலே போதும் அது வரும் நம்ம மேல ஏறினாலும் அது பாட்டுக்கு வளைஞ்சு வளைஞ்சு அது போயிடும் ஆஹ் disturb பண்ணக்கூடாது

இந்த மாதிரி குச்சி வச்சு அடிக்கிறது, கத்தி எடுக்கறது, இந்த மாதிரி பண்ணோம்ன்னா அது பாட்டுக்கு பட்டுன்னு போட்டு அது போ~ போயிட்டே இருக்கும்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 நம்ம ஒண்ணு சொன்னோம் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க கேட்டா அது வந்து கொல்றதுக்கான உயிரினம்தானே அது என்ன கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை அடிச்சு அடிக்கிறோம் கொல்றோம் அதை வளர்த்து வீட்டிலேயே வச்சிருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க ஆமா ஆமா என்ன பண்றது அது அவங்களுக்கு ஒரு பழக்கமா போயிடுது so சரி வீட்டுக்குள்ள வருது ஆஹ் ஏதோ ஒரு பயத்துல அடிச்சு சா~ ஏதோ அடிச்சிடறீங்க கொன்னுடறீங்க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 road ல நடந்து போயிட்டிருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் அவன் ஓரமாதான் போயிட்டிருப்பான் ஆனா அவனுக்கு ஏதாச்சும் accident ஆயிரும் எதாச்சும் ஒரு விபத்து நடந்து போயிரும் ஐயோ அம்மா பாவம்ன்னு சொல்லி நம்ம பரிதாபமா நினைப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி அவன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பான் இப்ப ஒரு நாய் போயிட்டிருக்கு கல்லை தூக்கி அடிச்சிருப்பான் இந்த மாதிரி ஒரு வினையை அஹ் செஞ்சிருப்பான் கண்டிப்பா அதுக்காகதான் அதோட பலன்தான் இந்த மாதிரி நடக்கிறது நம்ம நினைப்போம் ஐயோ ரோட்ல பாவமா போயிட்டிருந்தானே பாவம் அடிபட்டு செத்துட்டானேன்னு சொல்லி நினைப்போம் ஆனா அவன் ஏதாச்சும் கண்டிப்பா இதை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சிருப்பான் நம்ம சும்மா இருக்கணும் நம்ம சும்மா வந்து இதை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 கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை வந்து ஒரு வாரம் சாப்பிடாமயே இருந்திருக்கு அப்ப doctor ட்ட போயி அந்த பாம்பை வந்து காமிச்சு கேக்கும் doctor சொன்னாராம் இந்த பாம்பு வந்து பாம்பு வந்து உன்னைய சாப்பிட ready ஆயிடுச்சும்மா நீ இதுக்கு மேல வளர்க்கக் கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மை கதையா என்னன்னு தெரியலே ஆனா நான் வந்து ஒரு இதுல படிச்சேன்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 சரி சரி anaconda

சரி சரி இல்லை நான் இப்ப வந்து எதுலன்னா இந்த facebook ல எல்லாம் பார்க்கிறோம்ல அது மாதிரி ஒரு இதுல தான் பார்த்தோம் ஆஹ் அந்த மாதிரி செய்யற பாம்புகளும் இருக்கு பெருசா இருந்து கொஞ்சம் அது வந்து எப்படின்னா ஆட்டை எல்லாம் முழுங்கற அளவுக்கு இருக்குது ஒரு பாம்பெல்லாம் இப்ப அது என்ன பண்ணும்னா ஒரு வாரம் பசியில்லாம சாப்பிடாம இருந்துச்சு அப்படின்னா அதோட owner அவங்களை வளர்க்கிறவங்களா அவங்களுடைய இதெல்லாம் அதெல்லாம் பார்க்காது அதுக்கு பசி வந்திடுச்சு அப்படின்னா சாப்பிடும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க சரி விடு என்னென்னமோ வந்து புதுசு புதுசா நடந்துகிட்டிருக்கு உணர்வுகளோட பலர் பழகுற விலங்குகளிடம் மட்டும்தான் நம்ம தொடர்புல இருக்கணும் என்ன கடல்ல இருக்கிற மீனு, சுறா மீனு அப்படி இப்படின்னு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளர்த்திட்டிருந்தோம்னா அதோட தன்மையை காட்டதான் செய்யும் ஆமா அது எங்க இருக்கணுமோ வந்து அங்கதான் இருக்கணும் இப்ப வந்து சுறா மீன் வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்கணும்னா அங்கதான் இருக்கணும் anaconda வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும்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 ஆஹ் சரி free யானா phone பண்ணுங்க ஆஹ் சரி சரி கண்டிப்பா நான் call பண்~ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு புதுசு புதுசா பார்த்தேன் நான் call பண்றேன் அப்புறமா பேசுறேன் ஆஹ் சரி சரி சரி okay ஆஹ் okay bye அப்துல்லாஹ வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு ஆஹ் சரி ஆஹ் நானும் கேட்டேன்னு சொல்லுங்க வீட்டுல ஒரு நாள் free ஆ இருந்தா வாங்க பேசலாம் சரி சரி okay கண்டிப்பா bye ஆஹ் okay bye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

ஆஹ் நேத்து match பார்த்தியா ஆஹ் நேத்து பார்த்தேன் நேத்து first மழை வந்த நாளையும் start பண்ண late ஆயிருச்சு ஓ எந்த நேத்து நேத்து வந்து எந்த ஹைதெராபாத் அணி டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கு எந்த ஊருன்னு தெரியலை எந்த ஊரு தெரியலே ஆனா நேத்து ரெண்டு match first match வந்து க்கும்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

அதுல வந்து நேத்து பஞ்~ இது ராஜேந்திரன் என்ன ஆஹ் பெங்களூர் ஜெயிச்சுட்டானுங்க சிராஜ்ஜிதான் இருக்கு நாலு wicket எடுத்து முக்கியமான wicket ன்னா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 ஆஹ் ஆனா அப்பயும் நூத்தி எழுபதுதான் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரும் போடலை ஆஹ் bowling ல சிராஜும் ஆஹ் ஹசரங்காவும் நல்லா போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஆஹ் இன்னைக்கு யாருக்கு எதிர்ப்புன்னா இவங்களுக்கும் சென்னைக்கும் toss ஜெயிச்சு சென்னை bowling எடுத்திருப்பாங்கலாட்ட இருக்குது ஓ சென்னை bowling போட்டாங்களா ஆமா bowling போட்டு அவங்களும் மூணு over க்கு இருபத்தி மூணு அடிச்சிட்டாங்க ஹைட்ரபாத் ஓ ma~ ஓ match ஆரம்பிச்சுட்டாங்களா

ஆஹ் அவன் போன match யாரோ க்குள்ள ஒரு நல்லா விளையாடி இருந்தான் ஆஹ் இது ஓடதான்நூறு அடிச்சிட்டோம் ஓடன்னு தெரியலே அவன் நூறு அடிச்சிட்டான் ஆஹ் super ஆஆடுனான் நேத்து four ல super ஆ அடிச்சான்

ஓ பதினொன்று கோடை பதினொன்றை கோடிக்கு எடுத்த உடனே first இரண்டு match நல்லா இல்லைன்ன உடனே எல்லாம் social media ல எல்லாம் இதுக்குதான் பணம் ஒன்றரை கோடியான்னு கேட்டாங்க அப்புறம் century அடிச்சிக்கப்பறம் தான் எல்லாம் கம்முனு

நேத்து night ஒரு match நடந்துச்சுல

அதுல வந்து இதான் டெல்லிதான் ஜெயிச்சாங்க இது அதான் டெல்லிக்கு first அதுவும் கஷ்டப்பட்டுதான் ஜெய்சாங்க

அதுலயும் first நல்லாதான் ஆடிட்டு இருந்தாங்க ஆறு over க்கு அறுபது எழுபதுன்னு அப்புறம் ஆன உடனே எல்லாம் திணற ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஆனா தோத்த அஞ்சு match மே

ஆஹ் மும்பை இந்தியன்ஸ் ஓட கஷ்டப்பட்டுதான் தோத்தானுங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் போனதும் ரொம்ப அதிகம்ன்னு தோத்துட்டாங்க அறுபது runs என்னமோ

bowling போட்ட batting first batting எடத்துல நாலு wicket ஆறு wicket வித்தியாசத்துல தோத்துருக்காங்க

ஆஹ் இந்த வருஷம் அவங்க playoff வர்றது ரொம்ப கஷ்டம்ன்னு நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லை

இப்ப வேற ஏதோ team டெல்லிக்கு போயி டெல்லி தோத்தாதான் போக முடியும்ன்னா அந்த match டெல்லி ஜெயிச்சிருவாங்க இது இப்படித்தான் two thousand seventeen னோ eighteen னோ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

ஆமா நெறைய match தோப்பாங்க இப்போ ஏதாவது team உள்ள போகும் ஆஹ் போற time ல correct அ ஜெயிச்சிருவாங்க ஆஹ் அப்டி அப்டி பண்ணத்தான் போனதடவ மும்பை ஜெய்க்கவெச்சி இந்தத்தடவ என்ன அவுதுனு தெரியலே அதா போன time team யே உட்கார்ந்து ஒரு sofa ல உட்கார்ந்து match பாத்துட்டு இருந்துச்சு match ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் அந்த காலையில விராட் கோலி எப்படியோ ஜெயிச்சிருந்தானு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க

ஆஹ் கோ~ ஆமா பெரிய ஆனா semi finals போகலை அதுக்கு முன்னாடி தோத்துட்டாங்க

சரியா தெரியலே எந்த team ன்னு

ஆஹ் ஆனா தான் பாவம் பெரிய சோகம் இன்னும் ஒரு வருஷம் கூட cup அடிக்கல

ஆஹ் டெல்லி அடிக்கல பஞ்சாப் அடிச்சிட்டாங்க பஞ்சாப் அடிக்கல பஞ்சாப் தெரில அனா பஞ்சாப் finals வரைக்கு போயிருக்காங்க

கொல்கத்~ கொல்கத்தாதான் ரெண்டு ராஜஸ்தான் வந்து ஒண்ணுதான் நெனைக்குற first அதுவும் two thousand eight ல மட்டும்தான் அடிச்சாங்க first season firstIPL ஆரம்பிச்சு first ராஜஸ்தான்

அப்போ வந்து இருந்ததுனால ஜெயிச்சுட்டாங்க

அதுக்கு அப்புறம் சென்னை நாளு மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு

ஆஹ் இல்லை எனக்கு மும்பை இப்போ மூணு மூணு match ஜெயிச்சிட்டாங்க தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு ஆறுக்கு மூணா

இல்லை இல்லை தோத்தாங்க மூணு match தொடர்ந்து தோத்தாங்க இல்லை இல்லை first இரண்டு match தானே தோத்தாங்க

இவங்க இப்போ ஒரு எட்டு match நடக்குது இன்னும் எட்டு இருக்கு மொத்தம் பதினாலுதானே மொத்தம் மொத்தம் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்பது team ஓட விளையாட இருந்தது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

அப்படியா ஜெயிச்சாங்க ரெண்டு தடவை ரெண்டு தடவை match நடக்காதா ஒரு team ஓட

ஓ சரி சரி